இங்க ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்ருக்கு.

ரேக்லெல்லா நறைய மெடிசின்ஸ்ஸல்லா அடுக்கி வெச்சுருக்காங்க.

அதுக்கு முன்னாடி நெறைய பேரு நின்னுட்ருக்காங்க.

முன்னாடி ஒரு ஒயிட் போட்டு பெருசா இருக்கு.

இங்க ஒருத்தரு ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி நின்னுட்ருக்காரு.

அவர் வந்து ஒரு பிளாக் கலர் டி_ஷர்ட் போட்டு இருக்காரு.

அதுக்கு மேல வந்து ஒரு கார் நின்னுட்ருக்கு.

அப்றோ ஒரு அங்கிள் வந்து நின்னுட்ருக்காரு.

அதுக்கு முன்னாடி ரெண்டு வண்டி நின்னுட்ருக்கு.

இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரு ஆப்போசிட் ஆப்போசிட்டா நின்னுட்ருக்காங்க.

இதுக்கு முன்னாடி நெறைய போட்டல்லா நிக்க வெச்சுருக்காங்க.

இது வந்து ஒரு ஜிம்மு .

இது வந்து ஒரு டாமினோஸ் கட.

உள்ள ஒருத்தரு பிளாக் டி-ஷர்ட் போட்டு நின்ட்ருக்காரு.

இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு செலையெல்லா இருக்கு.

அந்த டெண்டு வந்து அ மெரூன் வித் கிரீம் கலர் ல டிசைன் பண்ணிருக்காங்க.

இங்க நிலாம்பூர் ஸ்டேடியம் காம்ப்ளக்ஸ் னு என்ட்ரன்ஸ்ல எழுதிருக்கு.

முன்னாடி இருக்க கேட் வந்து பிளாக் கலர்ல ஓப்பனா இருக்கு.

அத சுத்திலு நெறைய டீரீஸால கவராயிருக்கு .

இதுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோலியம் பங்க் இருக்கு.

இது வந்து ஒரு பெட்ரோலியம் பங்க்கு .

இதுக்கு முன்னாடி ஒரு கேமராவ செட் பண்ணி வச்சிருக்காங்க.